அதுல இட்லி தோச அதுக்கு பிக்சர் போட்ருக்காங்க ச்சாயாக்கும் கப்பு பிக்சர் போட்ருக்காங்க.

ரெட் கலர் போர்டுலெ அந்த ரெண்டுக்கு தூண் குடுத்திருக்காங்க எல்லோ கலர்ல .

இந்த சைடு பெரிய மரோ இருக்கு.

இது ஒரு போஸ்ட் ஆபீஸ் .

ஜன்னல் இருக்கு ஏ_சி இருக்கு மேல டியூப் லைட் இருக்கு.

பக்கத்துல ஒரு பில்டிங்க்ல நிறைய ஜன்னல் இருக்கு.

மேல லைட் எரியுது. ஒவ்வொரு இடத்திலும் பென்ச் போட்டு வெச்சிருக்காங்க.

அதுக்கு சைட்ல பெல் பெல்லா பிச்சர் வரைஞ்சிருக்காங்க.

பக்கத்துல ஒரு பெரிய லாரி பேயிட்டுருக்கு இந்த இடத்துல ரெண்டு பேர் ப்ளூ கலர் சட்ட போட்டு நின்னுட்ருக்காங்க.

இந்த கண்ணாடி செல்ஃப்ல சாக்லேட் இருக்கு பக்கத்துல கேக் பொடிஞ்சி வச்சிருக்காங்க.

இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது எல்லாருமே சேர்ல உக்காந்துட்ருக்காங்க.

இது ஒரு பெரிய பாலொ அதுக்கு கீழே ஒரு பெரிய.